ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே மற்றும் வியூ ஐ மாற்றுதல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது திரையில் மாதிரியை சுழற்றுதல் பெரிதாக்குதல் நகர்த்துதல் மற்றும் ஸ்பின் செய்தல் வியூ ஐ மாற்றுதல் டிஸ்ப்ளே ன் ஸ்டைல் ஐ மாற்றுதல் அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறம் மற்றும் அளவை மாற்றுதல் அச்சுகளுடன் பெட்டியில் மாதிரியை காட்சிபடுத்துதல் வெவ்வேறு பைல் formatகளில் படத்தை சேமித்தல்
இந்த டுடோரியலைத் தொடர உங்களுக்கு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ மற்றும் மாடல்கிட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி எவ்வாறு மாதிரிகளை உருவாக்குவது மற்றும் திருத்துவது என்பதை தெரிந்திருக்க வேண்டும்
அது குறித்த டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 மற்றும் ஜாவா பதிப்பு 7
பேனல் ல் 2 க்ளோரோ 1 ப்ரோபனால் மாதிரியுடன் ஒரு புதிய ஜெஎம்ஒஎல் விண்டோவை திருந்து வைத்துள்ளேன்
அமைப்புகளின் நல்ல தோற்றத்தைப் பெற மாதிரியை சுழற்றவும் பெரிதாக்கவும் முடியும்
மாதிரியை சுழற்ற டூல் பார் ல் ரோட்டேட் மாலிக்யூல் ஐகான் மீது க்ளிக் செய்க
மாதிரி மீது க்ளிக் செய்து
கை பொன்ற ஐகானாக கர்சர் மாறியிருப்பதைக் கவனிக்கவும்
மவுஸ் பட்டனை பிடித்துக்கொண்டு பேனல் ல் மவுஸை இழுக்கவும் மாதிரி சுழலுவதைக் காணலாம்
பெரிதாக்குவும் சிறியதாக்கவும் கர்சரை பேனல் மீது வைக்கவும்
சிறியதாக்க மவுஸ் சக்கரத்தை மேல்நோக்கியும்
பெரியதாக்க கீழ்நோக்கியும் நகர்த்தவும்
பேனல் ல் மாதிரியை நகர்த்த மாதிரி மீது கர்சரை வைக்கவும்
விசைப்பலகையில் Shift பட்டனை அழுத்தி பிடிக்கவும்
டபுள் க்ளிக் செய்து மவுஸை இழுக்கவும்
விரிவான விளக்கத்திற்கு pop up மேனு ல் கொடுக்கப்பட்டுள்ள மாஸ் மேனுவல் ஐ காணவும்
pop up மேனு ஐ திறந்து கீழே வந்து அபாட் ல் ஜெஎம்ஒஎல் 1222 ஐ தேர்ந்தெடுத்து மாஸ் மேனுவல் மீது க்ளிக் செய்க நீங்கள் இணைய இணைப்பில் இருந்தால் மாஸ் மேனுவல் உடன் ஒரு இணையப்பக்கம் திரையில் தோன்றும்
pop உப் மேனு ஐ மூட பேனல் மீது க்ளிக் செய்க
பேனல் ல் மூலக்கூறை தானாக ஸ்பின் செய்ய pop உப் மேனு ஐ திறக்கவும்
ஸ்பின் க்கு வந்து ஒன் தேர்வு மீது க்ளிக் செய்க
பேனல் ல் அந்த மாதிரி சுழலுவதைக் காணலாம்
ஸ்பின் ஐ நிறுத்த மீண்டும் pop up மேனு ஐ திறந்து ஸ்பின் க்கு வந்து ஆஃப் மீது க்ளிக் செய்க
பயிற்சியாக 2 க்ளோரோ 3 ஐயடோ பென்டேன் மாதிரியை உருவாக்குக
pop உப் மேனு ல் உள்ள ஸ்பின் தேர்வை ஆராயவும்
ஸ்பின் ன் திசையை ஸ் அச்சுக்கு மாற்றி ஸ்பின் ரேட் ஐ 40 க்கு மாற்றவும்
குறிப்பு pop உப் மேனு ல் செட் ஸ் ரேட் தேர்வை பயன்படுத்தவும் நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்
இப்போது வியூ மேனு பற்றி கற்போம்
மேனு பார் ல் உள்ள வியூ மேனு பல்வேறு கோணங்களில் மாதிரிகளை காண தேர்வுகளை கொண்டுள்ளது
வியூ மேனு மீது க்ளிக் செய்க
மேனு ல் கீழே வந்து கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு தேர்வுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கவும்
உதாரணமாக நான் டாப் வியூ ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
டாப் தேர்வு மீது க்ளிக் செய்க
திரையில் காட்டப்படும் இந்த படம் மேலிருந்து பார்த்தால் மூலக்கூறு எவ்வாறு தெரியும் என்பதைக் காட்டுகிறது
இந்த காட்சியை ஒரு படமாக பல்வேறு பைல் formatகளில் சேமிக்கலாம்
சேவ் கரண்ட் வியூ ஏஎஸ் ஆன் இமேஜ் ஐகான் மீது க்ளிக் செய்க
ஒரு சேவ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பைல் பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்க இமேஜ் டைப் ல் தேர்வுகளில் கீழே வந்து
ஜெபிஇஜி பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
எந்த போல்டர் ல் நீங்கள் பைல் ஐ சேமிக்க விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்க
நான் டெஸ்க்டாப் ல் சேமிக்க விரும்புகிறேன் டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
பைல் நேம் உரைப்பெட்டியில் டைப் செய்க 2 chloro 1 புரொப்பனால் பைல்ஸ் ஒஃப் டைப் க்கு சென்று ஜேபிஜி ஐ தேர்ந்தெடுக்கவும்
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இந்த படம் இப்போது டெஸ்க்டாப் ல் ஜெபிஇஜி பார்மேட் ல் சேமிக்கப்படும்
மூலக்கூறு மாதிரியின் டிஸ்ப்ளே ஸ்டைல் ஐ பல்வேறு வழிகளில் மாற்றலாம் தேவையெனில் இந்த மூலக்கூறின் அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் அளவு மற்றும் நிறத்தை மாற்றலாம்
இந்த மூலக்கூறில் அனைத்து அணுக்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்பை மாற்ற ஒரு தேர்வு உள்ளது
பேனல் ல் மாதிரியின் முன்னிருப்பு டிஸ்ப்ளே பால் ஆண்ட் ஸ்டிக் டிஸ்ப்ளே ஐ சிபிகே ஸ்பேஸ் பில் ஆக மாற்ற pop up மேனு ஐ திறக்கவும்
முழு மூலக்கூறையும் மாற்ற செலக்ட் க்கு சென்று ஆல் மீது க்ளிக் செய்க
மீண்டும் pop up மேனு ஐ திறக்கவும்
கீழே ஸ்டைல் க்கு வந்து துணை menu ல் ஸ்கீம் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பின் சிபிகே ஸ்பேஸ்ஃபில் தேர்வு மீது க்ளிக் செய்க
திரையில் மாதிரியானது சிபிகே ஸ்பேஸ்ஃபில் மாதிரியாக மாற்றப்பட்டுள்ளது
இப்போது இதை மீண்டும் பால் ஆண்ட் ஸ்டிக் மாதிரியாக மாற்றுவோம்
முன்புபோலவே அதே படிகளை பின்பற்றுவோம்
pop up மேனு ஐ திறக்கவும்
ஸ்டைல் க்கு சென்று ஸ்கீம் ஐ தேர்ந்தெடுத்து பால் ஆண்ட் ஸ்டிக் தேர்வு மீது க்ளிக் செய்க
மாதிரி இப்போது பால் ஆண்ட் ஸ்டிக் ஸ்டைல் டிஸ்ப்ளே ஆக மாற்றப்படுகிறது
பிணைப்புகளின் அளவை pop உப் மேனு ஐ பயன்படுத்தி மாற்றலாம் அதேபோல மேனு பார் ல் டிஸ்ப்ளே மேனு ஐயும் பயன்படுத்தலாம்
டிஸ்ப்ளே மேனு ஐ க்ளிக் செய்து போண்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஆங்ஸ்ட்ரோம் அலகுகளில் உள்ள வெவ்வேறு விட்ட அளவுகளில் பிணைப்புகளின் தேர்வுகளை துணை menu கொண்டுள்ளது உதாரணமாக 01 ஆங்ஸ்ட்ரோம் ஐ தேர்ந்தெடுத்து அதன் மீது க்ளிக் செய்க
பிணைப்புகளின் தடிமனில் மாற்றத்தை கவனிக்கவும்
அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறத்தையும் நாம் மாற்றலாம்
மாதிரியில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களின் நிறத்தையும் மஞ்சளாக மாற்ற விரும்புகிறேன்
அதை செய்ய pop உப் மேனு ஐ திறந்து செலக்ட் க்கு செல்க
எலிமெண்ட் க்கு சென்று கார்பன் மீது க்ளிக் செய்க
pop உப் மேனு ஐ மீண்டும் திறந்து கலர் க்கு சென்று பின் ஏட்டம்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து யெல்லோ தேர்வின் மீது க்ளிக் செய்க
மாதிரியில் உள்ள அனைத்து கார்பன்களும் இப்போது மஞ்சள் நிறத்தில் தோன்றுகின்றன
பிணைப்புகளின் நிறத்தை எவ்வாறு மாற்றுவது என காண்போம்
pop up மேனு ஐ திறந்து ஆல் ஐ தேர்ந்தெடுக்கவும் மீண்டும் pop up மேனு ஐ திறக்கவும்
கலர் க்கு வந்து துணை மேனு ல் பாண்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
கீழே வந்து ப்ளூ தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
அணைத்து பிணைப்புகளும் இப்போது நீல நிறத்தில் உள்ளன
ஒரு பெட்டியினுள் xய் மற்றும் ஸ் அச்சுகளினுள் படத்தை டிஸ்ப்ளே செய்யலாம்
pop உப் மேனு ஐ திறந்து ஸ்டைல் ஐ தேர்ந்தெடுத்து ஆக்ஸஸ் தேர்வுக்கு வரவும் துணை menu ல் பிக்ஸல் விட்த் ஐ தேர்ந்தெடுத்து pixelன் அகலமாக 3 பிஎக்ஸ்
ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
இப்போது திரையில் அனைத்து அச்சுகளுடனும் மாதிரியைக் கொண்டுள்ளோம்
படத்தை சுற்றி ஒரு பெட்டியை வரைய pop up மேனு ஐ திறந்து
ஸ்டைல் க்கு வந்து தேர்வுகளில் பவுண்ட்பாக்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பிக்ஸல் விட்த் ஐ தேர்ந்தெடுத்து பிக்ஸல் அகலம் 3 பிஎக்ஸ் மீது க்ளிக் செய்க
பெட்டியில் அச்சுகளுடன் 2 க்ளோரோ 1 ப்ரொபனால் மாதிரியை திரையில் கொண்டுள்ளோம் பெட்டியை தெளிவாக காண அதை பெரிதாக்கலாம் அல்லது சிறிதாக்கலாம்
படத்தை சேமித்து ப்ரோகிராமை மூடுவோம்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது திரையில் மாதிரியை சுழற்றுதல் பெரிதாக்குதல் நகர்த்துதல் மற்றும் ஸ்பின் செய்தல் பல்வேறு கோணங்களில் மாதிரியை காணுதல் டிஸ்ப்ளே ன் ஸ்டைல் ஐ மாற்றுதல் அணுக்கள் மற்றும் பிணைப்புகளின் நிறத்தை மாற்றுதல்
மேலும் நாம் கற்றது அச்சுகள் மற்றும் பெட்டியுடன் படத்தை டிஸ்ப்ளே செய்தல் மற்றும் வெவ்வேறு பைல் formatகளில் படத்தை மாற்றுதல்
பயிற்சியாக 3 அமினோ 1 ப்ரொபனால் மாதிரியை உருவாக்குக டிஸ்ப்ளே ஐ ஸ்டிக்ஸ் க்கு மாற்றுக மாதிரியில் உள்ள அனைத்து ஹைட்ரஜன்களின் நிறங்களையும் பச்சையாக மாற்றுக அனைத்து பிணைப்புகளின் நிறத்தையும் மஞ்சளாக மாற்றுக
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்